யா யா இல்ல இல்ல கண்டிப்பா two கண்டஃ ஆ இருக்கும். Okay okay அதுல ஒரு song மட்டும் release பணங்கள்ள youtube ல.

Video ரெண்டு heroine வருவாங்க.

ம் யா there you know the most என்ன சொலுறது அவருக்கு வந்து நல்ல director தா but கண்டிப்பா கத கைல இல்ல இப்போ.

கதையும் இல்ல பணமும் இல்ல பாவம்.

இன்னொரு படம் வருதுன்னு சொன்னாங்களே எதோ ஒரு producer ஓட பையன வச்சி எடுத்துட்டு இருந்தாரு அது என்ன ஆச்சு. அதுல சும்மா உப்புமா படம். உப்புமா படமா என்னடா சொல்லுற. எப்டி நம்ம வீட்டுல்ல அய்யோ எதோ ஒன்னு சமச்சி வைக்கணுமே என்ன பண்றது அப்டின்னு உப்புமா பனுவங்க அது மாதிரி எதோ ஒரு. சாப்புடவே முடியாது. அந்த மாதிரித இருக்குல தமிழ் cinema இப்போ உப்புமா மாதிரித இருக்கு ரெம்ப மொக்கைய இருக்கு. உப்புமா கூட சாப்டுட்டு போயிறலா சில time இந்த road side ல ரெம்ப cook பண்ண fast food மாதிரி குடுக்குறாங்க. ஏய் இல்லடா இப்போ உப்புமா தரோணு உப்புமா குடுத்த பரவில்ல நம்மபளுக்கு ரெம்ப கஷ்டம இருக்காது சரி உப்புமதனு சாப்ட்டுட்டு போயிருவோம். அதுக்காக பிரியானினு சொல்லிட்டு உப்புமாவா போட்ட மனசு தாங்குமா. யா you know இந்த. என்ன சொல்லுறது இப்போ வர படத்துல முக்காவாசி. யோகிபாபுவ கொலுரங்க. முன்னாடி விட இப்போ கொஞ்சம் better ஆ இருக்குரனு தோணுது அதனால விடு. இல்ல இல்ல content இருகணுல. இதோ இவுங்க.

அயோ doctor படத்த பத்தில தயவுசெஞ்சு பேசிறத அது ஒரு படம்னு சொல்லிட்டு நீரைய பேர் பார்த்து ரசிச்சாங்க பாத்திய அதுத இன்னும் எனக்கு மனசு தாங்க முடியல. எனக்கு புரியவே இல்ல இந்த படதல்ல எப்புடிடற ரெண்டு வாரமாவது ஓடுமானு பார்த்த படமா. Super dupper. தமிழ் cinema வ industry ஆ சொல்லி எந்த பெரச்சனயு இல்ல audience தா first problem. சரி தமிழ் cinema ல proper ஆ காதல் கதை காதல் காவியம் எங்கயாவது வந்துருக்குத இப்போ. படம் எடுங்கன்னு ஆச படுறோம் ஆனா ninety எதாவது ஒரு படம் வந்ததுன கூட இது என்ன ninety ஸ் படம் மாதிரி இருக்குது நல்லாவே இல்ல எதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிருகாங்க boring இருக்குனு. ரெம்ப slow வ ஓடுது அப்படினு சொல்லிட்டு கொற சொல்லுவாங்க. ஆமா. இவுங்க வந்து என்ன சொல்லுறது எதோ. இத என்னால புரிஞ்சிக்கவே முடியல serious அ. ம்.

நல்ல இருந்தது பண்ணி விட்டங்கள. இதே மாதிரி வேற யாராவது படம் எடுத்த அத flop பண்ணிருவாங்க பாரு. அது அப்டித திடிருன்னு ஒரு படம் hit ஆகிரும்.

அப்பிடிங்குறைய. ஆமா. இது வந்து mainly telungu, hindi எல்லாம் மாதிரி எடுத்தாங்க hit ஆகிரிச்சி. இதுவே தமிழ் இதுவே தமிழா மட்டும் வந்துறுந்தன வை.

Flop ட் இல்ல அப்டிங்குற மாதிரித ஓடிருக்கும். ஆனா நம்ம துளுக்குள் சல்மானுக்கு நெறைய ரசிகர்கள் இருக்காங்களா அதனால கண்டிப்பா படம் ஓடிரும். அழகா இருந்தாங்கனு.

இருக்கனும். முதல்ல ஒரு படத்துக்கு நல்ல கத இருக்கணும். ஆதல் எடுக்க்குரனு சொல்லிட்டு ரெம்ப ஒன்னுமே இல்லாத கதைய எழுதி வச்சிருந்தாரு. ம். ஒன்னுமே இல்லாம கூட hit படம் குடுக்குறாங்க. அயோய்யோ ninety six ஒரு சோகமான ஒரு melo drama மாறி ஓடும். ஒரு நாள் ஒரு night தா எடுத்து வச்சிருப்பாங்க. நம்மள சவடிக்கருதுகு. அது அது okay அத nineties time ல okay நல்ல படமனு சொல்லிக்கிலா.

ஒரு நடிகர்ன ஒரு hero னு ஒரு பெற வச்சிருகங்கான அவுங்களுக்கு நல்ல ஒரு effort போடணும் first of all.

ஒரு body maintain பண்ண தெரியாது ஒரு நல்ல stylish ஆ வர தெரியாது. சும்மா வந்துட்டு எதோ குளிச்சிட்டு காலைல எழுந்திச்சி துங்கி முழிச்சி வந்த மாதிரி வந்து நடிச்சிட்டு போன அதுல நடிகர. அது கேட்ட என்ன சொலுவாங்க அவரு வரது அப்டியே பக்கத்துக்கு வீட்டுல யாரோ எழும்பி வர மாதிரி இருக்கு. எங்களுக்கு ரெம்ப commit ஆகுது அப்டின்னு சொல்லிப்பாங்க. எல்லா நடிகரும் இப்படியே வந்துடங்கான அப்புறம் என்ன பண்றது.

cinema துறைக்கே அவமானம். யா ஒரு. Cinema க்குனு ஒரு effort ஒரு. எப்படி இருந்தது two thousand ஸ்ல bollywood என்ன bollywood நம்மத கெத்துனு அடிச்சி சொல்லுற மாறி எல்லாம் movie ஸ் வந்தது. இப்போ எல்லாம் மலையாளம், தெலுங்கு எல்லாரும் overtake பண்ணிட்டாங்க. தமிழ் cinema மட்டும் எதோ ஒரு இது. எதோ line ல போயிட்டு இருக்கு. ம் அத விடு. இப்போ பொன்னியன் செல்வன் வந்தததே அத பத்தி பேசவே முடியாது என்னால.

ஆமா ஆமா theatre க்கு போய் expectation ஓட போனவுங்காத பாவம். தமிழ எடுக்குற மிக பெரிய படம் அப்டின்ட்டு எல்லாம். அத படம்ன படன்னு சொல்லணும் படத்த வந்து history ன்னு சொல்லிட்டு ஏமாத்தகூடாதல்ல. சரி விடு அத பத்தியே பேசதா. அத பத்தி பேசுனாலே எனக்கு வந்து முடியல. தல வலிக்க ஆரம்பிசிரிச்சி theatre ல எனக்கு. ஆமா ஆமா எனக்கு துகம்ல வரல ஒரு மாதிரி புடிக்குல ஒரு விதமா போச்சி.

வார் எல்லாம் தேவ இல்ல screenplay லையே நல்ல interest ங்க கொண்டுபோலம்.

காதல் காவியங்கள சொல்லுறாங்க. காதல் காவியமா ரெம்ப கன்றாவிய இருக்கு.

ம் ஹய்யோ ஹய்யோ. முன்னாடிள்ள எதாவது. எப்பவுமே இப்படித்த like நெறைய movies மொக்கைய தா இருக்கும். இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு directors நல்ல படம் வாங்கி குடுத்துட்டு இருப்பாங்க continue ஸ முன்னாடி கௌதம்மேனன், ஜீவா அப்புறம் மணிரத்தினம்னு. இந்த படம் பாத்திய காற்றுவெளிஇடை.

மணிரத்தினம் படம்ன எர்ரகுமான்தா தெரியும். அந்த படத்த பத்தி நீ என்ன நெனைக்குற நல்ல இருந்துச்சா உனக்கு புடிச்சத.

அத அந்த மணிரத்தினம் style ல ஒரு படம் பாக்கணும் அந்த screen ல அப்பிடின பாக்கலாம் but இருந்தாலும் என்ன சொல்லுறது கடைசில இருந்து . அஹ் cinematography ல நல்ல இருந்துச்சி dialogue ல கொஞ்சம் அதுல கார்த்தி ஓட character என்ன சொல்ல நீ என்ன நென்னைக்குற கார்த்தி ஓட character. கார்த்தி ஓட character எதோ ரெம்ப dominating ஒரு military officer மாறி ஒரு மொரட்டுதனமான ஒரு ஒரு character குடுத்துருந்தாங்க. கார்த்தி ஓட character அதுக்கு opposite ஆனா என்னமோ ரெம்ப try பண்ணி நடிசிருந்தாறு. Bad னு சொல்லமுடியாது first பாக்கும்போது என்னகும் இது என்னதுட இது இவருக்கு set யே ஆகலையே அப்படின்னு. second time நா அது பாக்கும்போது கொஞ்சம் அப்டியே பலகிரிச்சினு நெனைக்குற.

But அது ஒரு ஒரு வேள. ம்.

அதாவது likable இல்லன. அது கொஞ்சம் இருந்துச்சு. அந்த character யே அப்படிப்பட்ட ஒரு தினுசான character தப்பா. See usually love story வந்தாலே ரெம்ப பெரமன்டாம வந்தத hit ஆகுது. So love story எடுக்குரபோ எங்கள மாதிரி இந்த மாதிரி experimental அதுலம் எடுத்த கண்டிப்பா உத்திக்கும்.

இன்னொரு படம் கூட வந்தது அது என்னது ஹே சினமிக்க அந்த படம் கூட நல்ல இருந்துச்சு. டுல்குர் சல்மான் ஓடாது. அப்புறம் க கஜ்ஜால் கூட வருவல்ல. ம் பரவில்ல. ஆமா அது நல்ல இருந்துச்சு.

அதுக்கு முன்னாடி வந்து அது யாரு ரைத்தாவு.

ஆமா அது பரவில்ல. ஆ யுவன் சங்கர் ராஜா கூட music பண்ணிருந்தாரு. ஆமா ஆமா அது workout ஆச்சி hit ஆச்சி. அது நல்ல story தா.

அந்த director new director ல அவரு வேற படம் ஏதும் பன்னலைய.

நெறைய directors என்ன பண்ன்றங்கான ஒரு படம் எடுத்ததே போதும்ன்டனு ரெம்ப tired ஆயிருவாங்க போல. ஏன் அப்பிடி என்ன நடக்குது industry ல. கஷ்டமான வேலத director ன்டறது. இப்போ எல்லாம் படத்த விட எல்லாரு serial தா பாத்துட்டு இருக்கோம். தமிழ் serial serious ஆ. தமிழ் boys கூட தமிழ் serial தா பாத்துட்டு இருக்காங்க வீட்டுல உக்காந்து.

சன் டிவி ல எல்லாத்தலையு வர எல்லா படத்தையு பாத் sorry படம் இல்ல serial லதா பாத்துட்டு இருக்காங்க. Intersting ஆ இருக்கு அவுங்களுக்கு எல்லா இப்போ. உண்மையா. தொடர்கத நல்லதா இருக்கும் அதுக்காக இவனுங்க போடுறது தொடர்கத இருக்கே அது ஒரு இழுவ இருக்கே. மெகா தொடர்கதை. அது மெகா கதல இல்ல குருங்கததா அது வந்து மேகவவ அப்டியே இழுப்புங்க இலுத்து .

நம்ம பசங்களே அததா இப்போ பாக்குறாங்க.

உனக்கு last ஆ பாத்தா நல்ல ஒரு தமிழ் action படன்றத சொல்லு. துப்பாக்கி. துப்பாக்கி நல்ல ஒரு action படம் அது மட்டும் confirm. Okay action ன்ன மாஸ் action ல இல்ல அது செமைய இருக்கும் அத அது ஒரு action தா. Direction .

யா துப்பாக்கி . But ending ல எனக்கு வந்து அந்த படம் ending அவ்வளோ புடிக்காது content இருக்காது அவ்வளோ ending climax. ஏன் ending நல்லதா இருந்தச்சு. யா அந்த அது முன்னாடி சும்மா எதோ சுத்திட்டு இருப்பாங்க ஒவ்வொரு. ஒவ்வொறு car ஆ என்னமோ மாத்தி மாத்தி வச்சிட்டு இருப்பாங்க.

two point o வந்து action பாடல்ல இல்ல robotic படம் . Robotick action. இல்ல இல்ல one hundred percentage robotick. Marvel movie அய்யோ. ஆமா தமிழ்ல marvel movie அதுத. two point o நல்ல படம்தா. இருந்தாலு அந்த சங்கரோட சங்கரோட இந்த விசியங்கள் கொஞ்சம். எப்பவு எப்பவு இருக்குறதுத அத இந்த cell phone ல வருமே . Roat ல எல்லாம் cellphone.

ம் யா இந்த மாதிரி எதா north indian ன்ட்ட போயி ஏய் செமையான படம் எங்க south indian படம்னு சொன்ன அவுங்க ஒட்டுரதுக்கே நல்ல ஒரு contents. ஏய் என்ன இப்பிடி சொல்லிட்ட சங்கர் படன்ன சும்மாவா. சங்கர் செமையான director தா ஒத்துதுக்குர but ம். விஜய் நடிச்ச அந்த அழகிய தமிழ் மகன் படம் அது யாரு எடுத்தாங்க.

ஓ. அதுவு அந்த படத்துலயும் கத எல்லாம் அவவ்வளோநல்ல இருக்காது songs நல்ல இருக்கும் end லயும் கொஞ்சம் நல்லதா இருக்கும். But கொஞ்சம் story இருக்குல. இந்த time அது old story. ஆமா ஆமா.

flop ஆகிரிச்சில. Flop ஆ என்ன சொல்லுற. அது பெரிய flop. சத்தியமா எனக்கு தெரியாது அது flop ஆச்சின்னு. அது flop ஆகிரிச்சி. நம்ம தமிழ் audience யே இப்படித்த. Flop பன்னிருவாங்க எடுத்து.

நம்மக்காகதா விஜய் வந்து கொஞ்சம் romantic ஆன படம் அப்பிடி கொஞ்சம் நெறைய character ன்ன இத எல்லாம் பன்ணனோ.

அதுத பெரச்சினையே விஜய் வந்து romantic ஆ நல்ல இருக்கும் actually எனக்கு ரெம்ப புடிக்கும். ஆன விஜய் romantic ஆ நடிச்ச மாஸ் boys இருக்கங்கள நம்ம. தமிழ் பசங்க அவ்வுங்கள்ளுகுள்ள இது என்னடா விஜய் romantic ஆ நடிச்சிட்டு போரறாரு அப்பிடின்னு சொல்லிட்டு. போயிருவாங்க என்ன எனக்கு ஒன்னுமே புரியல பொண்ணுங்களுக்கு மட்டும்த பிடிக்கும்மா romantic ஆ நடிச்ச. ஏன் சச்சினே flop ன பாத்துக்கோ. ஏய் சச்சின்ள செமைய ஓடிருக்கணும் படம் i mean விஜய் ஜெனிலிய நடிகர்கள் எல்லாமே perfect ஆ இருந்தாங்க comedy கூட நல்ல இருந்தது. Songs super ஆ இருந்தது அப்பறம் எதுக்கு அது ஓடலன்னுத புரியல. அது ஒரு perfect ஆன example நம்ம தமிழ் cinema ஓட நிலமை. நம்ம audience ஓட நிலமை. அதுவும் ஜெனிலிய வர படம் அதுவே flop ஆகிரிச்சி. ஜெனிலிய விஜய் ரெண்டுமே. Super ஆன combination அதுவே workout ஆகல.